நடைபெறுவனவற்றையும் ஒழுங்குபடுத்துவதன் மூலம் அவ்வு அவ்வுயிரினத்தின் நடத்தைகளையும் முறைப்படுத்துகின்றது ஆஹ் பல பல்சில உயிரினங்கள் நரம்பு பகுதிகளில் காணப்பட்டாலும் அவை சிக்கல் தன்மை பெரும் வேறுபாடுகளைக் கொண்டவையாக உள்ளன நரம்பு தொகுதியின் பிரிவுகளை பார்த்தீங்கன்னா உடற்செயல்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தும் ஒரே தொகைதான் நரம்புத்தொகைதான் இரு பிரிவுகள் இணைந்தே நடத்த தொழில்பாடுகளை கடத்தப்படுகின்றன பல்வேறு பிரிவுகளும் மைய நரம்பு தொகுதி அதாவது மைய நரம்பு தொகுதி மூளையையும் முன்னானையும் கொண்டுள்ளது இதற்கு மைய நரம்ப பகுதி மிகவும் முக்கியமான பெ பெரிய விதமான உறுப்புகளை கொண்டுள்ளது அடுத்தது சுற்றையல் நரம்புத் தொகுதி அல்லது புறநரம்பு மண்டலம் மைய நரம்பு தொகுதியுடன் புலன புலனங்களை விளைவு காட்டி என்பன என்பவற்றை இணைத்து வைத்திருப்பது சுற்றையல் நரம்புத் தொகுதி ஆகும் கண் காது போன்ற உணர்வு உறுப்புகளையும் தசை குருதிக் கலன்கள் சுரப்பிகள் போன்ற அனைத்து உடல் உறுப்புகளையும் இணைக்கும் பகுதியாக புறநரம்புகள் புறநரம்புகள் அமைந்திருக்கின்றது நரம்புக் களங்கள் நரம்புத் தொகுதியில் புற் கட்டமைப்பு அழகு நரம்பு களமாகும் நரம்புக் களங்கள் பிரதானமாக மூன்று வகைப்படும் ஆஹ் அதில் அதில் யாவன புலன் நரம்புக் களங்கள் புலன்களிலிருந்து மைய நரம்புத் தொகுதியை நோக்கி எடுத்துச் செல்லும் நரம்புகளமே புலன் நரம்பு தளமாகும் இயக்க நரம்பு களங்கள் மைய நரம்பு தொகுதியிலிருந்து விளைவு கட்டிகளை நோக்கி காண சாக்குகளை எடுத்து செல்லும் நரம்புகளுமே இயக்க நரம்பு களமாகும் இடத்தூது நரம்பு களங்கள் புலன் நரம்புகளிலிருந்து இயக்க நரம்பு களன்களுக்கு கான கனதாக்கங்களை எடுத்துச் செல்லும் நரம்பு களமே இடைத்தூது நரம்புக் களம் ஆகும் நரம்புத் தொகுதியின் உறுப்புகள் மூளை நரம்புத் தொகுதியின் முக்கிய உறுப்புகளில் ஒன்றாகும் மனிதனால் அனைத்து நரம்புகளையும் மூளையில் சந்திக்கின்றன விலங்கு ராஜ்ஜியத்தில் உடல்நிலை நீடித்து மனிதனுக்கே மூளை அதிக எடையில் காணப்படுகிறது மனிதனின் மூளை எடை ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கிராம் ஆகும் மூளையை பிரதானமாக மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் அதை நாம் மேலும் பார்ப்போம் ஆஹ் விக்ரம் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்ல முடியுமா ஒகே சார் கண்டிப்பாக நாம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை நோய் பற்றி சில தகவல்களை பார்க்கலாம் மஞ்சள் காமாலை ஏன் எப்படி ஏற்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள மஞ்சள் காமாலையின் தாக்கம் ஏற்பட காரணமான நோய்கள் முறைகளை அறிந்து கொள்ள வேண்டும் மஞ்சள் காமாலை என்பது ஒரு நோய் அல்ல வட சிதை மாற்றத்தின் வழக்கமான உடலியல் வழியில் ஏதோ ஒரு நேரத்தில் நடக்கக்கூடிய பல நோயியல் முறைகளில் ஒன்றின் குறியீடு மஞ்சள் காமாலை ஆகும் செவப்பு ரத்த அணுக்கள் அதன் வாழ்நாளான நூத்தி இருபது நாட்களை பூர்த்தி செய்த பின்னரோ அல்லது அவை சேதமடைந்த பின்னரோ அதன் சவ்வுகள் எளிதில் உடைய கூடிய வகையில் மற்றும் கிழியக்கூடிய வகையில் மாறிவிடும் செவப்பு இரத்த அணுக்கள் நுண் வழியாக

ஹீமோகுளோபின் இரத்த விலங்கணுக்களால் விழுங்கப்பட்டு ஹி மற்றும் குளோபின் பங்குகளாக பிரிக்கப்படுகிறது ஒரு வகை புரதமான குளோபின் பங்கு அமினோ அமிலங்களாக உடைக்கப்படுகிறது மஞ்சள் காமாலையின் இது எந்த பங்கையும் வகிப்பதில்லை ஹீம் மூலக்கூறில் இரண்டு எதிர்வினைகள் ஏற்படுகின்றது முதல் உயிர் வலி ஏற்ற வினையில் ஹீம் ஆக்ஸிஜன் எனப்படும் நுண் மைய நொதி செயல்படுகிறது மற்றும் இதன் விளைவாக இரும்பு மற்றும் கார்பன் மோனோக்சைட் ஆகியவை உருவாகிறது இதன் அடுத்தபடி மூலம் ஒரு மஞ்சள் நிறத்திலான நிரப்பொருளானாக மாறுகிறது இது இழிரூபனானது இணைக்கப்படாத சுதந்திரமான மற்றும் மறைமுகமான ஆகும் ஒரு நாளில்

ரத்த சிவப்பு அணுக்களில் உள்ள ஹீம் உடைவதன் மூலம் உருவாகிறது ஆயினும் இதில் தோராயமாக இருபது சதவீதம் செயலற்ற தட்ட சிவப்பண் சிவப்பணு உருவாக்கம் உள்ளிட்ட ஹீம் பொருட்களில் இருந்தும் சைட்டோபிரான் மற்றும் தசைபுரதம் போன்று ஹீம் உள்ள புரதங்கள் உடையவதாலும் உருவாகிறது இணைக்கப்படாத பின்னர் ரத்த ஓட்டத்தின் மூலமாக நுரையீரலை சென்றடைகின்றது பிலிறுபின் கரையக்கூடியது இல்லை என்பதால் ரத்தத்தின் வழியாக அது ஓனில் ஆக்ஸிஜன்க்கு சென்றடைகிறது நுரையீரலை அடைந்தவுடன் அது குளுகுரோனிக் அமிலத்துடன் இணைந்து தண்ணீரில் கரையக்கூடியதாய்கிறது இந்த வினைக்கு UDP குளோரோனோ குளோரோனைட் இடமாற்றி விநியோகிக்கையாக செயல்படுகிறது இந்த இணைக்கப்பட்ட பிலிரூப்பின் நுரையீரலில் இருந்து பித்தநாளம் மற்றும் பித்தப்பை நாளத்திற்கு ஒளியேற்றப்படுகிறது உடலில் உள்ள பாக்டீரியாக்கல் ஆக மாற்றுகிறது

ஒற்றி ஏற்றப்பட்டு மரத்தின் வழியாக வெளியேறலாம் அல்லது குடல் செல்கள் மறுபடியும் இவற்றை உறிஞ்சி ரத்தத்தின் வழியாக சிறுநீரகங்களை சென்றடைந்து உச்சியேற்றப்பட்ட பொருளாக சிறுநீர் மூலம் வெளியேறலாம் மலம் மட்டும் சிறுநீர் நிறம் மாறுதலுக்கும் இடையே மற்றும் ஆகிய பொருட்கள் பொறுப்பாகிறது

நோயில் பாதிப்புகள் உடலில் எந்த பகுதியில் பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை பொறுத்து மஞ்சள் காமாலை மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது அவை கல்லீரலுக்கு முன் ஆஹ் நுரையீரலுக்கு முன் நோயினை ஏற்படுத்துதல் கல்லீரல் நோயில் நுரையீரல் காணப்படும் கல்லீரலுக்கு பின்னவை இதில் நுரையீரலையும் அந்த பிளிரோவின் இணைப்பு ஏற்பட்ட பிறகு நோய் இதழ் காணப்படுதல்

செவப்பு செல் கரைப்பி மஞ்சள் காமாலையை ஏற்படுத்துகிறது பொதுவாக செவப்பு செல் கரைப்பி யூரியா நோய் குறித்தொகுப்பு போன்ற சிறுநீரக நோயில் கூட நிற மாறுதல் ஏற்படுத்தலாம் பிலிரூப்பின் வளர்ச்சி மாற்றத்தில் உள்ள குறைபாடுகள் கூட மஞ்சள் காமாலையாக தோன்றலாம் அதிகப்படியான காய்ச்சலோடு மஞ்சள் காமாலை பொதுவாக தோன்றும் எலிக்காய்ச்சல் கூட மஞ்சள் காமாலை உருவாக்கலாம் தீவிரமான ஈரல் அழகி ஈரல் நொச்சிய மற்றும் ரத்தத்தில் உயர்வை ஏற்படுத்தக்கூடிய பிலிரூபின் வெளியேற்றம் மற்றும் வளர்சிதை மாற்றத்தை செய்யக்கூடிய நுரையீரலின் ஆற்றலை குறைக்கும் செல் அழுகுதல் ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடிய மதுவினால் ஏற்படும் நுரையீரல் நோய் ஆகியவை கல்லீரல் மஞ்சள் காமாலையின் கால் நீரில் அடங்கும் பித்தனாள கல்லீரல் இலை நார் வளர்ச்சி

நிலைப்பாடு மாற்றிடம் அறிய புற்றுநோய் மற்றும் நீமேன்

இணைக்கப்படுதல் ஆகியவற்றுக்கான கல்லீரல் இயந்திரங்கள் ரெண்டு வாரம் வரை முழுமையாக முழுச்சி அடையாமல் இருக்கும் காரணத்தால் அனைத்து பிறந்த குழந்தைகளையும் இது தாக்கும் ஒகே விஷ்வா ஆஹ் முடிச் ஆஹ் அபிராமி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க அபிராமி ஆஹ் நான் வந்து தீநுண்மம் தன்பிரதி அமைத்ததைப் பத்தி சொல்றேன்னு சொல்லி இருந்தேன் இல்லையா அதப் பத்தி இப்ப நான் சொல்றேன் தோலின் உள்ளே வந்து வந்தடைந்த தீநுண்மம் வந்து லங்கஹான் உயிரணுக்களுடன் இழப்பை ஏற்படுத்திக் கொள்கின்றன தீநுண்மங்களின் சூழ் உறையில் உள்ள புரதங்கள் வந்து லங்கஹான் உயிரணுக்களுள் உள்ள புரத இயக்கங்களுடன் இனத்தை ஏற்படுத்தி புயலினும் உள்வாங்கல் முறை மூலம் அவற்றுள் வந்து ஆஹ் புகின்றன இந்த நோய் வருவத்திற்கான பருவம்ன்னு ஒரு பருவம் இருக்கு அது என்னென்ன பருவம்ன்னு பார்த்தோம்னா ஆஹ் நோயின் பருவங்களை வந்து நம்ம மூன்றாகப் பிரிக்கலாம் காய்ச்சல் கடுமையான பருவம் நீர்நிலை பருவம்ன்னு சொல்லிருக்காங்க நோயெறும்பு கால பகுதியே அடுத்து முக்கிய அறிகுறிகளான காய்ச்சல் உடனே தோன்றும் மிகையாகும் உடல் வெப்பநிலை வந்து நாப்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேற்செல்லும் இதனுடன் கடுமையான தலைவலி குறிப்பாக கண்களின் பிறப்புறுத்தே வலி தோன்றும் பொதுவாக காய்ச்சல் இரண்டு தொடக்கம் காய்ச்சல் இரண்டு தொடக்கம் ஏழு நாட்களுக்கு நீடிக்கும் வெகு அரிதாக ஆனால் சிறார்களில் பொதுவாக இக்காய்ச்சல் வந்து இரண்டு முதல் ஐந்து நாட்களுக்குள் நீடித்திருக்கும் பின்னர் ஓரிரு நாட்களுக்கு வந்து இருக்காது மீண்டும் வந்து காய்ச்சல் ஒரு நாளுக்கு திருப்பி வரும் பின்னர் வந்து அறவே வந்து நின்றும் பத்து நாட்களுக்கு மேலே காய்ச்சல் வந்து நீடித்திருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம் அப்படீன்னு சொல்லியிருக்காங்க

நிணநீர் நிணநீர் வீக்கம் அப்புறம் வெள்ளை அணுக்கல் குருதி சிறுகட்டுக்களின் குறைதலே காய்ச்சல் தொடங்கியுள்ள காலப்பகுதி வந்து தோல் நமைச்சல் சினைப்பு தொண்டர்களும் முதல் அல்லது இரண்டாம் நாள் தோலின் சில பகுதிகள் வந்து சிவப்பு நிறமாக மாறும் அடுத்த நாள் முதல் ஏழு நாட்கள் வந்து சின்ன புத்து நோயில் வந்து உண்டாகும் சின்னப்பை போன்ற சிறிய சிறிய ஆன புள்ளிகள் போன்ற தோற்றம் தரும் முதலில் உடலிலும் பின்னர் முகத்திலும் வந்து நமைச்சல் தோன்றும் அஹ் அதுக்கப்புறம் வந்து இதோட அறிதிடல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நோய்த்தொற்று பரவியுள்ள ஊர் பகுதிகளில் நோயாளியின் அறிகுறிகளையும் மருத்துவரின் பரிசோதனையும் வைத்து அறியப்படுகின்றது எனினும் ஆரம்பகட்ட நோய் பருவத்தை ஏனைய தீங்கு நோய்களிலிருந்து வேறுபடுத்தி அறிவது சுலபமாக இராது சரியான காய்ச்சலுடன் பின்வரும் அறிகுறிகளில் குறைந்தபட்சம் இரண்டு எனும் இருத்தல் வந்து வேண்டும் குமட்டலும் வாந்தியும் வந்து தோல் சினைப்பு உடல் வலி குறைவான வெண் குருதி அணுக்கள் நேரான குருதி வட பரிசோதனை அல்லது அட்டவணையில் அதாவது வந்து ஒரு அட்டவணை கொடுத்திருப்பாங்க அதுல இருக்கும் ஒரு சில விஷயம் அத மாதிரி ஏதாவது இருக்கிறது ஆஹ் ஏதாவது எச்சரிக்கை உள்ள குறிகள் எச்சரிக்கைகள் குறிகள் கடுமையான நோய் நிர்வாகம் முன்னர் தோன்றும் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து ஆய்வுக்கூட பரிசோதனை பத்தி வந்து நான் அப்புறமா சொல்றேன் அப்புறம் வந்து கந்துவ முருத்தை அதாவது மருத்துவ முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நோய்க்கான குறிப்பிட்ட மருந்து இதுவரை வந்து கண்டுபிடிக்கப்படவில்லை இன்னும் பெரும்பாலான இந்நோய் இரண்டு வாரங்களில் வந்து குணமாகி விடுகிறது நல்ல ஓய்வு நிறைய நீர்ம உணவு உட்கொள்ளுதல் காய்ச்சலுக்கு தகுந்த மருந்து உட்கொள்ளுதல் போன்றவை வந்து நோயின் கடுமையை குறைக்க உதவும் மருத்துவமனைகள் செய்யும் திரை மூல நீர்மை இது குருதி பரிமாற்றம் போன்றவை வந்து நோயை கட்டுப்படுத்துகின்றது மருத்துவமனையில் அனுமதிக்கலாமா இல்லையா என்பது எச்சரிக்கை குறிகளை வந்து வைத்து தீர்மானிக்கிறது காய்ச்சலுக்கு பாராசெட்டமால் பயன்படுத்துகின்றது ஊக்கி மருந்துகள் அலற்சிக்கு எதிரான

துறைவழியான நீர்மூண் செலுத்துதல் நிறுத்தல் அவசியமாகின்றது ஏனெனில் இப்பருவத்தில் வந்து நீர்ம அதிகரிப்பு வந்து நிலை உண்டாகும் சித்தா மருத்துவத்துல இது என்னன்னு பார்த்தோம்னா

தடுப்பு முறை அப்படின்னு பார்த்தோம்னா வந்து டெங்கு காய்ச்சலை உண்டாக்கும் தீநுண்மத்தில வந்து நான்கு குருதி பாய வகைகள் இருக்கும் எனவே வந்து ஒருத்தருக்கு நான்கு முறை காய்ச்சல் வந்து வரக்கூடும் இதனால வந்து டெங்கு காய்ச்சலுக்கான தடுப்பூசி முறை இன்னமும் வந்து ஆய்வுல ஆஹ் ஆய்வுலதான் இருக்கு இன்னும் அதுக்கான தடுப்பூசி வந்து க ஆஹ் முறையா வந்து கண்டுபிடிக்கவே இல்ல தடுப்பூசி இல்லாத காரணத்தால் டெங்கு நோயை பரப்பும் கொசுவிலிருந்து இருந்து பாதுகாத்துக் கொள்வது இன்றியமையாத ஒரு தடுப்பு முறையாகும்

உரி உயிரியல் கட்டுப்பாடுகளுடன் காரணிகளை வந்து இத போன்ற கொசுக்களின் பெருக்கத்தை வந்து தடுக்கின்றது பூச்சிக்கொல்லி மருந்துகளால் மாந்தருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கரு அஹ் பாதிப்புகளை கருத்துமிடத்தில் தேங்கிய நீர்நிலைகளை வந்து பெருமைப்படுத்தும் முறையே சாலச் சிறந்தது அப்படீன்னு சொல்லி இருக்காங்க தோலை மூடக்கூடிய உரிய ஆடைகளை வந்து நம்ம இந்த கா அதாவது மழைக்காலங்களிலேயும் பனிக்காலங்களிலேயும்தான் வந்து இந்த மாதிரி கொசு கொசு வந்து அதிகமா பரவும் அந்த நேரத்திலே வந்து நம்ம உடல் முழுவதும் வந்து தோலை வந்து முழுவதுமா மூடக்கூடிய ஆடைகளை நம்ம அணிஞ்சுக்கணும் அப்போதான் வந்து நம்ம தூங்கும் போது நம்ம கொசுவலை வந்து நம்ம உபயோகிச்சுக்கணும் ஆஹ் கொசுக்கடிக்கு வந்து எதிரான களிம்பு இல்லைன்னா கொசுவர்த்தி சுருள் போன்றவற்றை எல்லாம் நம்ம வந்து கொசுவை வந்து நம்ம கடிக்காம இருக்கறதுக்காக நம்ம வந்து அதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிட்டோம்ன்னா நம்மளோட விழிப்புணர்வு இருந்துச்சு அப்படின்னா நம்மக்கு டெங்கு காய்ச்சல் வராம இருக்கும் அப்படீன்னு சொல்லிருக்காங்க ஆஹ் விஷால் நான் எனக்கு தெரிஞ்சத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க சரிங்க அபிராமி இப்ப வந்து நம்ம வந்து நரம்பியல் பத்தி பார்த்துட்டு இருந்தோம் அந்த தொகுப்பு இருக்கு அந்த தொகுப்பு வந்து இப்ப பார்ப்போம் மூளையில மிகப் பெரிய பகுதி மூணையும் இதன் தொழில் அளவான இச்சை வலி இயங்கும் செயல்கள் கட்டுப்படுத்துதல் புத்தி நினைவு கற்றல் கேள்வி சிந்தன போன்ற உயர் செயல்பாடுகள் அறித அறிதல் மற்றும் மனம் சுவை பார்வை தொடுகை வலி ஆகிய புலன் உணர்வுகளை ஆலப்படல் எண்பனை ஆகும் அடுத்ததாக மூடி இது மூலிகை மூளை மூளையின் பின் பகுதியில் அமைந்துள்ளது இது கோழி முட்டை கோழி முட்டையின் தோற்றத்தை கொண்டுள்ளது தலையின் பின்பகுதி அடிபடும்போது சமநிலை குழப்பம் ஏற்பட காரணம் மூலிகை ஆகும் இதன் தொழில்களான தசை தொழில் பட்டயம் உடல் சம நிலையையும் பேணுதல் மற்றும் தசை தொழில்பாட்டை ஒருங்கிணைந்தது போன்றவை ஆகும் நீர் வளைய மைய விலையையும் நீர் வளைய மைய மூளையும் மிகப்பின் புறமாக அமைந்துள்ளது தலையின் பின்பகுதி அடிபடும்போது இறப்பு ஏற்பட காரணம் நீர் நீள் வளைய மைய வளையம் பாதிக்கப்படலம் ஆகும் இதுவே குருதி காலங்களில் இயக்கத்தை ஆளுகிறது மூளைத்தண்டு

இடுப்பு எலும்பும் பகுதி வரை அமைந்துள்ளது இப்பகுதி முதுகெலும்பு தொடரினை விட நீளத்தில் குறைவானது இரு இடங்களில் தண்டுவடம் அகன்றுள்ளது அவை முறையே கழுத்து புடைப்பு இடுப்பு புடைப்பு எனப்படும் இடுப்பு புடைப்பின் கீழ் தண்டுவடம் குறுகலிலிருந்து கூம்பு வடிவில் உள்ள உள்ளது இப்பகுதி கொனசு மெட்டுலரிசி மெட்டுலரிசு எனப்படும் நரம்புத்தொகை கட்டமைப்புகள்

நரம்பு காண்பதற்கு பெரிய அளவில் இருப்பதால் பண்டையை எகிப்தியர்கள் கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்களிலும் அறியப்பட்டிருந்தன இது இருப்பினும் இவற்றின் உள்ளமைப்பு நுண்ணோக்கியால் ஆய்வுசெய்யப்பட்ட படாதவரை புரிந்து கொள்ள முடியாதது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூரான்கள் அல்லது நரம்பு அணு நரம்பு அணுக்களே மூளையின் அடிப்படை அலகுகள் என்பது கண்டறியப்பட்டது சண்டிகோ ரோமன் அதே போல் மூளையின் வேதியல் கடத்தல்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை அறியப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டில்

நிகழ்வு செயல்பாட்டு திறன் போன்றவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளிலே கண்டறியப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் மற்றும் நரம்பு பின்னர் குறியீடு தூண்டல்களை விளக்கினார் இதனால் அடிப்படை சட்டங்களை சாத்தியமானது மூலக்கூறு புரட்சி அமெரிக்கா பல்கலைக்கழகங்களிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில்

நரம்புலிகள் சூழ்ந்து அமைந்துள்ள பல சவ்வுகள் அவற்றை விதைகளாக பெறுகின்றன நரம்புத் துண்டல் அழிக்கும் நியூரான்கள் நரம்பில் மட்டும் முழுமையாக அமைந்திருக்கவில்லை அதன் உடலங்கள் மூளை மற்றும் தண்டுவடம் போன்றவற்றில் உள்ளன விக்ரம் ஆஹ் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இதப்பத்தி ஆஹ் சொல்றீங்களா விக்ரம் விக்ரம் யா யெஸ் ஆஹ் நீங்க இதப் பத்தி நீங்க பேசறீங்களா இன்னும் கொஞ்சம் உம் ஒகேங்க நான் கல்லீரலுக்குப் பின் மஞ்சள் காமாலைப் பத்தி பேசப் போறேன் ஆஹ் இது வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு மஞ்சள் காமாலை என்று அழைக்கப்படும் கல்லீரலுக்குப் பின் ஏற்படும் மஞ்சள் காமாலை பித்தநாளத்தில் பித்தம் செல்வதில் ஏற்படும் தடையினால் உண்டாகிறது பொதுவான காரணங்களாவினால் பொதுவான பித்த நாளத்தில் காணப்படும் பித்த கற்கள் மற்றும் கணையத்தின் தலைப்பகுதியில் உருவாகும் கணைய புற்றுநோய் மேலும் கல்லீரல் அட்டைப்புழுக்கள் எனப்படும் ஒட்டுண்ணிகள் குழு பித்த நாளத்தில் தங்கி தடைபடும் மஞ்சள் காமாலையை ஏற்படுத்தலாம் பித்த நாளத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் பித்த நாளத்தில் துவாரமின்மை நாளு புற்றுநோய் கணை அழகி மற்றும் கனிய போலி நீர்க்கட்டிகள் ஆகியவை மற்ற காரணங்களாகும் மெரிஸி நிலை என்பது தடைபடும் மஞ்சள் காமாலையும் மிக அரிதான காரணமாகும் பழுப்பு நிற மலம் மற்றும் கருகிய சிறுநீர் ஆகியவை இருந்தால் தடுப்பு மற்றும் கல்லீரலுக்கு பின்னான மஞ்சள் காமாலையாக இருக்கலாம் ஏனெனில் சாதாரண மலங்கள் பித்தப் பொருட்களில் இருந்து தான் நிறமாற்றத்தை பெறுகின்றது அதிகமான ஊனியர் கொழுப்பும் நோயாளிகளே காணப்படலாம் மற்றும் தீவிர அரிப்பு அல்லது தோல் அமைத்தல் ஆகிய புகார்களும் இருக்கலாம் ஆஹ் மஞ்சள் காமாலையின் வகைகளை பிரித்துக் காட்டும் பரிசோதனை எதுவும் இல்லை நோயை கண்டறிய பல நுரையீரல் சோதனைகளின் கூட்டு அவசியமாகிறது ஆஹ் பிறந்த குழந்தைகளில் மஞ்சள் காமாலை என்பது ஆபத்தானது அல்ல இந்த நிலை குழந்தைகள் பிறந்து இரண்டாவது நாளில் தெரிய வரும் இது சாதாரண பிரசவமாக இருப்பின் எட்டு நாள் வரையும் குறை பிரசவமாக இருந்தால் பதினான்கு வரையும் நீடிக்கும்

மூளையை பாதிக்கும் நிலையான ஏற்படலாம் இதனால் வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு ஊனம் ஏற்படலாம் பிறந்ததுக்கு பின் உண்டாகும் அதிபை ரூபினி ரத்தத்தை கண்டுபிடித்தல் மற்றும் சிகிச்சை அளிப்பதில் உள்ள குறைபாடுகளால் சமீப காலமாக இந்த நிலை அதிகமாக காணப்படுகிறது என்ற கவலை இருக்கிறது விரைவில் அளிக்கப்படும் சிகிச்சைக்காக என்ற பொருள் உபயோகிக்கப்படுகிறது இந்த முறை உபயோகிக்கப்படும்போது குழந்தையை தீவிரமான ஒளி கதிர் சிகிச்சைக்கு வெளிக்காட்டப்படுவார்கள் மஞ்சள் காமாலை என்ற மருத்துவ நிலையால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைத்தையும் மஞ்சளாகத்தான் காண்பார்கள் என்ற நம்பிக்கை ஒரு காலத்தில் இருந்தது இதன் தொடர்ச்சியாக மஞ்சள் காமாலை பாதிப்புடைய கண்களில் பாரபட்சமான பார்வை இருக்கும் பொதுவாக எதிர்மறையான அல்லது குறை காணக்கூடியதாக இருக்கும் அலெக்சாண்டர் போப் தன்னுடைய என்பதை எழுதியதால் மஞ்சள் காமாலை கண்ணுக்கு அனைத்தும் மஞ்சளாய் தெரிவது போல நன்றி விக்ரம் இதோட இந்த விவாதத்தை முடிச்சுப்போம் நம்ம அடுத்த விவாதத்துல நம்ம சந்திக்கலாம்

hello என்ன பண்றீங்க அஹ் சொல்லுங்க ஜெயஸ்ரீ என்ன ஆச்சா breakfast உ எல்லாம் breakfast ஆச்சு இன்னைக்கு வந்து special ஆ ஒண்ணு try பண்ணலாம்னு பண்ணி அது கொஞ்சம் வரல அப்படியே adjust பண்ணி இது பண்ணியாச்சு எத்தனை வாட்டி instagram பாத்து எதுவும் பண்ணாதன்னு சொன்னா வீட்டுல வாங்கி கட்டிண்டது தான் மிச்சம்

they need something variety so நீங்க என்ன college க்கு பண்ணி கொடுத்தீங்க

ஆஹ் cucumber, tomato வா vegetables போட்டா vegetables போட்டு general ஆ நான் வந்து இப்போ அந்த மாதிரியும் பண்றேன் வந்து இப்போ இந்த இது எல்லாம் வருது healthy ஆ வருதுல்லையா ஆஹ் broccoli அப்பறம் வந்து இதெல்லாம் சொல்றா பாருங்க அஹ் அதெல்லாம் போட்டு

கொஞ்சம் sweet potato sometimes பன்னீர் grate பண்ணி so அதெல்லாம் கொஞ்சம் healthy ஆ இருக்கும் அப்படின்னு அது மாதிரி சும்மா சும்மா try பண்றது okay okay எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரு cabbage அ வட்ட வட்டமா cut பண்ணி அதாவது அது outer thick layer இருக்கு இல்லையா cabbage உ அதை வந்து இலை மாதிரி உள்ள வச்சு இட்லி விடுறா அதை பாக்குறதுக்கு கூட innovative ஆ நல்லா இருக்கு

இல்ல college அப்படிங்குறத வந்து அ வ அஹ் institution அப்படிங்குறத விட college அப்படிங்குறதுக்கும் என்ன ஒரு difference அத நம்ம வந்து ஏன் நம்ம வந்து ஒரு institute ல பண்ணாம ஒரு specific ஆ ஒரு college அதுவும் accredited college ன்னு சொல்றோம் college education ன்னா ரொம்ப நிறைய important உ நிறைய reason இருக்கு அ அஹ் நிறைய career opportunity இருக்கு future ல பண்ணலாம் ஒரு all round ஆ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நாலு பேர daily உக்காந்து பாத்தா different different personalities கூட நம்ம வந்து move பண்ணுவோம் personal ஆ கோ growth maturity ஆகும் develop ஆவோம் self-confidence வரு வளரும் அதுக்கப்பறம் society க்கு நம்ம ஒரு better ஒரு citizen ஆ இருப்போம் அப்பறம் இந்த மாதிரி பல colleges நிறைய இருந்தா nation also it develops ஏன்னா அங்க இருந்து நிறைய பேரை citizens உ நிறைய variety of people நிறைய talents இருக்குறவா போவா எப்பவுமே ஒரு group ஆ பண்ணாலே அது college ங்குற ஒரு அந்த ஒரு இது இருக்குல்லையா word அது வந்து ஒரு ஒரு different life அது அது different life தானே ஏன்னா அது ஒரு relationship teacher க்கும் என்னமோ சொல்லுவாளாம் school life க்கும் carrier க்கும் school ல இருக்கவாளுக்கும் school ல இருக்குற வேற professor இன்னும் கொஞ்சம் friendly ஆ பண்ணணும்னு நினைப்போம் அவாளும் friendly ஆ இருப்பா ஒரு childhood adulthood phase மாதிரி இருக்கும் அது அது வந்து ஒரு adventure கூட நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய நிறையவே ஒரு மாதிரி ஒரு stories எல்லாம் இருக்கும் ஒரு adventure plus story ரொம்ப ஒரு interesting story first transformation ன்னு வச்சுக்கோங்களேன் transformation ஆ இருக்கும் அது வந்து ஒரு golden period பாதி பேருக்கு ninety percent அப்படி தான் எல்லாரும் நினைச்சுப்போம் இல்லையா

எடுத்துண்டோம்னா எல்லா colleges உம் under one university வருமா இல்ல சில university அந்தந்த university க்கு சில colleges மட்டும் தான் வருமா இல்ல அது வந்து அந்த ஒரு particular state ல இருக்குறது இப்போ வந்து all over india க்கும் சில university இருக்கு நம்ம இது சொல்றோம் இல்லையா national institute of technology regional colleges லாம் வேற மாதிரி பேர் கொண்டு வந்துட்டாலே இப்போ JEE எழுதுனீன்னா அதுல வந்து admission கிடைக்கும் அப்பறம் IIT இருக்கு IIT is a separate body அது வந்து separate institute உ

இந்த government seats கொடுக்குறது counseling கொடுக்குறது சில seats அ அவா வந்து allocate பண்ணிருப்பா இந்த மாதிரி சிலது management seat placement seat மாதிரி இருக்கும் அது வந்து ஆனா நிறைய இப்போ deemed university வந்துருக்கு deemed university வேணும்னா private ஆ நிறைய அதாவது வந்து private னு சொல்லுவா deemed ன்னா அவாளோட university ஏ வேற அவாளோட syllabus வந்து அது இருக்கும் கொஞ்சூண்டு அவா வந்து கொஞ்சம் வேற மாதிரி syllabus கொடுப்பா அது வந்து அவாளுக்கு தனி exam இருக்கும் அவா அந்த university கொடுக்குற certificate அதுக்கு வந்து அவா UGC ல எல்லாம் வாங்கி permission cental government ல வாங்கணும் அதெல்லாம் வாங்கிட்டு they will have they conduct ஆனா நிறைய இருக்கு engineering இருக்கு medical இருக்கு government னா எல்லாம் ஒண்ணு தான் ஆனா வந்து வந்து general ஆ சொல்றா government னா வந்து கொஞ்சம் வந்து வேற மாதிரி private எதுவா இருந்தலும் நம்ம அங்க போயி படிக்கிறதுல பொறுத்து இருக்கு நல்ல passion ன்னு இருந்துதுன்னா நம்ம நல்லா வந்து we will come well good ஒரு நல்ல ஒரு இது வரும் மத்தபடி வந்து எல்லா இதும் ஒரே இது தான் என்னன்னா main ஆ private ல வந்து உங்களுக்கு வந்து fees ஜாஸ்தி ஓஹோ lakhs கணக்குல difference இருக்குமா

பெங்களூர்ல எல்லாம் வந்து அஹ் government seat னா ஒரு லட்சம் ப்ர management seat னா அஞ்சு லட்சம் அப்படி இருக்கு அது வந்து என்ன benefit அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் வந்து மாறிடுத்து அஹ் institution பேரை வச்சுட்டு ஒண்ணு ஒண்ணா பண்ணுவா சரியில்லன்னா layoff உம் ஆயிடும் புரியுதா institution பேரை வச்சு நீ வேணும்னா போலாம் உள்ள

card மட்டும் தான் அந்த மாதிரி அந்த institution ல படிச்சுருக்கான்னு but எல்லாருமே first ஒரு முப்பது பேர் இருவது பேர் இருவத்தஞ்சு பேர் மட்டும் தான் creamy layer அவா தான் வந்து அந்த பண்றா அப்பறம் வந்து கொஞ்சம் financial ஆ இருக்குறவா கொடுத்து படிக்கிறா அது வந்து என்ன இருந்தாலும் further ஆ அவாளோட skills அ develop பண்ணிக்கலன்னா அது அங்கயும் அது வந்து கொஞ்சம் but நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில colleges லாம் வந்து இந்த internship க்கு fourth year third year ல depends upon the college period internship க்கு வெளிநாடெல்லாம் கூட அனுப்புராலாம்

அவாயெல்லாம் வந்து அஹ் foreign க்கு audit அனுப்புறா அவாளோட apprentice அ

இங்க வந்து இந்த law colleges இருக்குல்ல college அப்படின்னு ஒரு exam எழுதி national level ல

இருக்கு அவா கூட உன்னோட performance அ பாத்து அஹ் வந்து வேற ஊருக்கு வந்து entry க்கு internship வாங்கி கொடுக்குறா என்னோட friend ஓட பொண்ணு கூட வந்து ஒருத்த வந்து ல கொச்சின்ல படிச்சுண்டு she went to switzerland for internship in the middle

ஆஹ் நல்ல ஒரு இது இருக்கு இப்போ colleges எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த sports க்கு இதுக்கெல்லாம் என்ன encouragement உ அந்த canteen எல்லாம் எவ்ளோ நன்னா இருக்கு நம்ம எல்லாம் முன்னாடி ஒரு டப்பால எடுத்துன்னு போவோம் ஒரு தகர sheet போட்டுருப்பா இந்த canteen ல இப்போ எவ்ளோ நல்லா அவாளுக்கு upgrade பண்ணிட்டா canteen க்கே அவாளுக்கு வந்து நல்ல ஒரு இந்த fast food ஓ இல்லன்னா north இந்தியன் இல்லன்னா இந்த எதனா ஒரு இது வேணும்னாலும் இருக்கு மதியானம் meals எல்லாம் கூட சில colleges provide பண்றா முதல்லயே fees போட்டு வாங்கிட்டு நல்லா provide பண்றா முன்னாடியெல்லாம் canteen ன்னாலே பயந்து ஓடுற காலம் போயி டீக்காக போன காலம் போயி இப்போ ரொம்ப நல்லா colleges எல்லாம் improve பண்ணிட்டா and எவ்ளோ bus service அவாளுக்குல்ல காத்தால இருந்து வந்து ஹம் இது பண்றா இல்லையா சில some colleges வந்து இது campus interview லயும் அவாளுக்கு job உம் வாங்கி கொடுத்துடுறா இல்லையா நல்ல student அ அவாளுக்கு இல்லையா campus interview ல கிடச்சுதுன்னா permanent ஆ அப்போ அது they can just முடிச்சுட்டு அவா வே வேலைக்கு அவா பண்ணிடலாமா

சில பேர் training கொடுத்துக்குறா இங்க வந்து இந்த க பெங்களூர்ல இருக்கு infosys இருக்கு அவா வந்து even degree college க்கும் போறா infosys அஹ் engineering college க்கும் போறா

thats nice நல்ல ஒரு இது இருக்கு art art college ன்னு சொல்றாலே அது தனித்தனியா வெறும் drawing மட்டுமா இல்ல நிறைய அதுல சம்மந்தப்பட்டது நிறைய இருக்கா arts college arts arts arts college அப்படின்னா arts ல எடுத்துக்குறோம்னா எனக்கு தெரிஞ்சு arts னா BA arts இருக்கு அது வந்து தனித்தனியா ஒரு talent மாதிரி அது ஒரு ஒ உங்களுக்கு வந்து psychology படிக்கலாம் அப்பறம் வந்து இது படிக்கலாம் economics படிக்கலாம் அதுல வந்து ஒண்ணும் இல்ல political science னு ஒண்ணு இருக்கு

நீங்க சொல்ற arts group எடுத்துக்குறது நிஜமான arts

நீங்க எது வேணும்னா இருக்கலாம் உங்க drawing இருக்கலாம் அப்பறம் உங்களோட அந்த photography இருக்கலாம் அதுக்கும் தனியா சில colleges ல இருக்கு அந்த மாதிரி